லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் இல் எப்படி ஒரு படிவத்துக்கு ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை அமைப்பது என கற்போம்
கடைசி டியூட்டோரியல் இல் பேஸ் ஐ பயன்படுத்தி ஒரு படிவத்தை மாற்றியமைப்பதை கற்றோம்
கடைசி டியூட்டோரியல் இல் உருவாக்கி மாற்றிய படிவத்தின் பிம்பத்தையும் பார்த்தோம்
நாம் டிசைன் ஐ மாற்றி அமைத்த பின் இப்படித்தான் அது தோன்றும்
புக்ஸ் இஷ்யூட் அட்டவணையில் நம் முதல் பதிவை பார்க்கிறோம்
நாம் காண்பது உண்மையான புத்தக் தலைப்புகளுடன் பட்டியல் பெட்டிகள் புத்தக ஐடிகளும் உறுப்பினர் ஐடிகளும் அல்ல
கீழே சில அழுத்தக்கூடிய buttonகள் உள்ளன
இவற்றால் பதிவுகளை சேமிக்கலாம் மாற்றங்களை செயல் நீக்கலாம்
இது போன்ற பலவற்றையும் செய்யலாம்
ஆகவே இந்த டியூட்டோரியல் இல் எப்படி ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை நம் படிவத்துக்கு சேர்ப்பது என நாம் கற்போம் முதலில் லிப்ரியாஃபிஸ் பேஸ் நிரல் திறந்து இல்லை எனில் அதை துவக்குவோம்
நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம்
பேஸ் ஏற்கெனெவே திறந்து இருந்தால் நாம் லைப்ரரி தரவுத்தளத்தை இங்கிருந்து பைல் மேனு விலிருந்து ஒப்பன் ஐ சொடுக்கி திறக்கலாம்
அல்லது பைல் மேனு வின் கீழ் ரிசென்ட் டாக்குமென்ட்ஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம்
இப்போது நாம் லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம்
நாம் கடைசி டியூட்டோரியல் லில் உருவாக்கிய புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் படிவத்தை திறக்கலாம்
இதை செய்ய இடது பலகத்தில் உள்ள பார்ம்ஸ் சின்னத்தை சொடுக்கலாம்
பின் வலது பலகத்தில் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் படிவத்தின் மீது வலது சொடுக்கி பின் எடிட் மீது சொடுக்கவும்
நாம் இப்போது படிவ டிசைன் விண்டோ வில் இருக்கிறோம்
முதலில் புக் டைட்டில் லேபல் ஐ எடுத்துக்கொள்ளலாம்
இங்குள்ள உரைப்பெட்டி புக்கிட் எண்களை மட்டுமே காட்டுகிறது
அது பார்க்க நன்றாக இல்லை
நமக்கோ புத்தக் தலைப்புகளே உவப்பாக உள்ளன
ஆகவே இந்த தலைப்புகளை காட்ட பேஸ் சில வழிகளை தருகிறது
அவற்றில் ஒன்றுதான் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தி
எப்படி என்று பார்க்கலாம்
இதற்கு முதலில் நாம் புக் டைட்டில் லேபல் பக்கத்தில் உள்ள உரைப்பெட்டியை எடுத்துவிடலாம்
இதை செய்ய வழக்கமான பச்சை பெட்டிகளுடன் இருக்கும் உரைப்பெட்டியை சொடுக்கி தேர்ந்தெடுக்கலாம்
பின் வலது சொடுக்கி கீழே உள்ள கட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இதோ உரைப்பெட்டி போய்விட்டது
இப்போது ஒரு பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை இங்கு வைக்கலாம்
இதை படிவ கட்டுப்படுத்தியின் கருவிப்பெட்டியில் அணுகலாம்
வியூ மேனு ஐ சொடுக்கி பார்ம் கன்ட்ரோல்ஸ் மீது சொடுக்கி இதை கொண்டுவரலாம்
பேஸ் நமக்கு பல்வேறு படிவ கட்டுப்படுத்திகளை தருகிறது
நாம் கர்சர் ஐ இவற்றின் மீது வைத்து டூல் tipகளை படித்து அவை என்ன செய்கின்றன என்று கண்டுபிடிக்கலாம்

லிஸ்ட் பாக்ஸ் சின்னத்தை கண்டுபிடிக்கலாம்
இதோ இருக்கிறது இதன் மீது ஒரே ஒரு முறை சொடுக்குவோம்
படிவத்துக்குள் நாம் சொடுக்கி நிலைக்காட்டியை கொண்டுவரலாம்
அது ஒரு மெலிதான கூட்டல் குறி போல் ஆவதை காணலாம்
இப்போது நாம் பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை நம் படிவத்தில் கொண்டுவரலாம்
இதற்கு நம் படிவத்தில் அதை சும்மா இழுத்துவிட்டால் போதும்
நாம் உரைப்பெட்டியை வைத்து இருந்த அதே இடத்தில் இதை அமைக்கலாம்
ஒரு புதிய லிஸ்ட் பாக்ஸ் விசார்ட் என்னும் வழிகாட்டி படிவ டிசைன் விண்டோ வில் தெரிகிறது
இப்போது இந்த வழிகாட்டிதான் பட்டியல் பெட்டியை புக் டைட்டில் லேபல் க்கு இணைக்க உதவப்போகிறது
எப்படி என்று பார்க்கலாம்
இந்த வழிகாட்டியில் நாம் முதலில் எந்த அட்டவணையில் இருந்து புத்தக தலைப்புகளை பெறலாம் என்று அமைக்க வேண்டும்
நாம் பட்டியலில் இருந்து புக்ஸ் டேபிள் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டன் ஐ அழுத்தலாம்
இப்போது இந்த விண்டோ வில் எந்த புலம் பட்டியல் பெட்டியில் காட்டப்படும் என தேர்ந்தெடுக்க வேண்டும்
டைட்டில் புலம்தான் புத்தக தலைப்புகளை கொண்டு இருக்கும் என்று தெரியும்
ஆகவே நாம் அடுத்த படிக்கு போகலாம்
இந்த கடைசி விண்டோ வில் நாம் மாயாஜாலம் நிகழ்த்துவோம்
தொடர்புள்ள அட்டவணைகளையும் புலங்களையும் இணைப்போம்
புலங்களின் பெயரை பாருங்கள்
இடது பக்கம் உள்ள பீல்ட்ஸ் இன் தே வால்யூ டேபிள் இல் புக்ஸ் இஷ்யூட் அட்டவணை உள்ளது
வலது பக்கம் பீல்ட்ஸ் இன் தே லிஸ்ட் டேபிள் இல் புக்ஸ் அட்டவணையில் உள்ள புலங்கள் உள்ளன
புக் இட் தான் புக்ஸ் அட்டவணையில் முக்கிய புலம் என்றும் நமக்குத்தெரியும்
அது புக்ஸ் இஷ்யூட் அட்டவணையில் தென்படுகிறது
ஆகவே நாம் இடது பக்கம் பீல்ட் ப்ரோம் தே வால்யூ டேபிள் என்று சொல்லும் பட்டியலில் புக் இட் மீது சொடுக்கலாம்
வலது பக்கம் பீல்ட் ப்ரோம் தே லிஸ்ட் டேபிள் என்று சொல்லும் பட்டியலில் புக் இட் மீது சொடுக்கலாம்
பினிஷ் பட்டன் ஐ அழுத்தி இந்த வழிகாட்டியை மூடலாம்
இதோ தொடர்புள்ள அட்டவணைகளையும் புலங்களையும் இணைத்துவிட்டோம்
இப்போது பேஸ் இந்த பட்டியல் பெட்டியில் தானியங்கியாக புத்தகங்களின் தலைப்பை காட்டும்
இப்போது படிவத்தை சேமிக்கலாம்
இந்த விண்டோ வை மூடலாம்
பேஸ் டியூட்டோரியல் இன் அடுத்த பகுதியில் நாம் படிவ கட்டுப்படுத்திகளை படிவத்துக்கு சேர்த்தல் குறித்த மீதி பாகத்தை காணலாம்
இதை செய்து முடித்த பின் நம் படிவம் இப்படித்தான் இருக்கும்
இப்போது ஒரு பயிற்சி
மெம்பர் Idகளை தவிர்த்து உறுப்பினர்களின் பெயரை காட்டும்படியாக ஒரு இரண்டாவது பட்டியல் பெட்டியை சேர்க்கவும்
பட்டியல் பெட்டியை எங்கே வைப்பது என்று இப்போதைக்கு கவலை வேண்டாம்
மெம்பர் நேம் லேபல் க்கு இடது புறம் வரையவும்
நம் அடுத்த டியூட்டோரியல் லில் அதை பொருத்தமாக மெம்பர் நேம் லேபல் க்கு எதிரில் வைப்போம்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் பட்டியல் பெட்டி கட்டுப்படுத்திகளை அமைப்பது குறித்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல நாம் எப்படி பட்டியல் பெட்டி படிவ கட்டுப்படுத்தியை படிவத்துக்கு சேர்ப்பது என்று கற்றோம்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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்